போட்டோ எடுத்துங்க நல்ல இருக்கும்அப்போ தான் நல்ல போட்டோ எல்லா எடுத்து நீங்க ஸ்டேட்டஸ் போட--

அப்ப தான் நல்ல இருக்கு அவன் பாரு சிரிச்சுட்டு இருக்காஆனாலும் இந்த மாறி சின்ன பசங்க விளையா--

நின்னு பார்க்க தான் உண்டு மாருதி சுசூகி கம்பெனிஆனா நான் நின்னு பாக்கணும்ஆனா என்னால வாங்க முடியாதே காசு இருந்த வாங்கலாம்

கடைல டீ கடைல எல்லா டீ குடிச்சுட்டு உக்காறலாம்ஜாலியா பேசலாம் பசங்க இருந்தகென பரவலா

ஆனா உள்ள போய் புன்ச்டின் எல்லா பாக்கலாம்வெளிய வந்து புர்ச்சஸ் எல்ல பண்ணலாம் பண்ணும்போது பாத்து பண்ணுங்க பிக் பாக்கெட் அடிக்கிறவக இருப்பாக

இவ்ளோ நல்ல இருக்கு பாருங்க சாமி இதெல்ல ஊருக்குள்ள தான் கொண்டு வராங்க

ஆனா இவங்க எல்லா ஜாதி காரங்க எல்லா பூஜ பண்ணிக்குவாக நல்லது நடக்கும் ஆனா இந்த மாறி சாமி எல்ல நாங்க பத்தாது இல்ல இப்போதான் போட்டோல பாக்கறேன் அழகா இருக்கு.

இங்க லாம் போய் வீடு கட்டி இருந்தாங்கன்னா ஏவுளோ அழகா இருக்கும் ஆனா ஒரு ஒரு பூவைடிங் வும் அதிகம சொல்லுவாங்க நாலு லச்சம் இல்ல அஞ்சு லட்சம் னு சொல்லுவாங்க அதுனாலே வடைக்குகே இருங்க

வந்து யோகா பண்ணுவாங்க நல்ல எஷெர்கிஸெ பண்ணுவாங்கபண்ணிட்டு போவாங்க ஆனா நம்மளுக்கு அந்த யோகா பண்றது எப்படினு தெரியல நம்ம ஜிம் தான் பண்ணுவோம் யோகா எல்லா பண்ணமாட்டோம்

ஒரு காசு வந்துச்சுனா அம்மாக நம்மளுக்கு ஒரு உதவி செய்வாங்க காரோ--

ஸ்டர்ச்சு கிள பாருங்க ஏவுளோ அழகா பனிருக்காங்க

கட்டிட்டு இருகாங்க சூப்பர் ஆஹ் இருக்கு பாக்கவே அவுளோ நல்ல இருக்கு